கல காலை தானிய ஆகாரம் பாஸ்த்தா நூடுல்ஸ் கொஸ்கோஸ் அப்புறம் போன்றன வந்து செஞ்சு இது வந்து அளவும் வந்து உலகெங்கிலும் வந்து விற்கப்பட்டு வருகிறது மேலும் இதனை வந்து புளிக்க செய்து அப்புறம் பியரு ஏனைய மதுபானங்கள் மற்றும் உயிரி எரிப்பொருள்கள் என்பவனும் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கங்க அதுக்கு அப்புறம் வந்து அதோட வரலாறு அப்பிடினு நம்ம பாத்தோம்னா கோதுமையோட வரலாறுனா கோதுமை வந்து உலகுல முதல்ல பயிரிடப்பட்ட தாவரங்கள்ல ஒன்னு கோதுமைய வந்து தன்மகரந்தச் சேர்க்கை காரணமாக வந்து இதுல பல்வேறு வித்தியாசமான இனங்கள் காணப்படுகிறோம் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் கொதுமை சாகு கோதுமை சாகுபடி முதலில் வளர்பிறை மற்றும் நைல் கழிமுக பகுதிகளில் பயிரிடப் படுவதை வந்து உறுதிப் படுத்துகின்றன எனினும் அண்மை ஆய்வுகள் இதில் தென்கிழக்கு துருக்கியின் சிறு பகுதி ஒன்றில் முதலில் பயிரிடப் பட்டதாக வந்து கூறுகுது கிமு தொள்ளாயிரத்து துருக்கியில் உள்ள கோப்பொக்சி தேபேஅப்பிடிங்குற இடத்துல வடமேற்கே நாப்பது மைல் தொலைவுல உள்ள நெவோலி கோரி அப்பிடிங்குற இடத்துல தான் கோதுமை முதலில் பயிரிடப் பட்டதாக நம்மளோட வரலாறு கூறுகிறது எவ்வாறாயினும் வார்கோதுமை பயிரிடப்பட்ட கிமு இருவத்து மூனாயிரம் ஆண்டுகளிலயே வந்து கோதுமையும் பயிரிடப் பட்டிருக்கலாம் அப்பிடினு சிலர் வந்து கருதுகின்றனர் எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டேன் ராமன் உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க நன்றி நன்றி சுவேதா இப்ப வந்து சாகுபடி துறையின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதுடன் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்வேறு வகையான திட்டங்களை எடுத்து வருகிறது இந்த பகுதிகள் கீழே பட்டியலிட்டுருக்காங்க தீவிர ஒருங்கிணைந்த விவசாய முறை பாரிய தரிசு நில மேம்பாட்டு திட்டம் விரிவான நீர்நிலை மேம்பாட்டு நடவடிக்கைகள் நுண்ணுயிர் பாசன முறைகள் மூலம் நீர் மேலாண்மை இயற்கை விவசாயம் பசுந்தாழ் உரத்துடன் கூடிய உயிர் உரம்

தமிழ்நாட்டில் விளைக்கப்படும் முக்கிய பயிர்கள் அரிசி, சோளம், வஜ்ரா, ராகி மற்றும் பருப்பு வகைகள் தேயிலை காபி கரும்பு பருத்தி மற்றும் தென்னை போன்ற பிற பயிர்கள் தமிழ்நாட்டின் பகுதிகளில் அதிகம் பயிரிடப் படுகின்றன தமிழ்நாடு வேளாண்மை துறையில் தோட்டக்கலை துறையிலும் போற்றத்தக்க அந்தஸ்தை பெற்றுள்ளது தமிழ்நாட்டின் தோட்டக்கலை பொருள்களில் எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் பணப் பயிர்கள் அடங்கும்

பருவத்திற்கு பருவத்திற்கு மாறுபடும் கிணறுகள் மற்றும் ஆற்று தொட்டிகலே பாசனத்தின் முக்கிய ஆதாரங்கள் தமிழ்நாட்டின் விவசாயம் ஒரு ஜட்ரோபா ஆலையை கொண்டுள்ளது இது பையோ டீசல் கொள்கையை கொண்டுள்ளது இது தமிழ்நாடு மாநிலத்தின் தரிசு நிலத்தை விவசாயிகளுக்கு பயிர் செய்வதற்காக வழங்குகிறது இந்தியாவில் காய்கறி உற்பத்தியில் ஆறு சதவிகிதம் மற்றும் பழ உற்பத்தியில் பத்து சதவிகிதம் தமிழ்நாடு மா மற்றும் வாழை தமிழ்நாட்டின் பல பயிர்களில் முன்னனியில் உள்ளது

கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் காபி இஞ்சி தேயிலை ரப்பர் தேங்காய் மற்றும் மிளகாய் போன்ற பணப்பயிர்கள் பொதுவாக உற்பத்தி செய்யப்படும் தோட்டக்கலை பொருள்கள் மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்கள் மட்டுமே தமிழ்நாடு மாநிலம் பூக்கள் மரவள்ளிக் கிழங்கு வாழைப்பழங்கள் தென்னை மாம்பழம் நிலக்கடலை மற்றும் இயற்கை ரப்பர் ஆகியவற்றில் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் மற்றும் பயிரிடுபவர் மற்றும் காபி சப்போட்டா தேயிலை மற்றும் கரும்பு ஆகியவற்றில் மூன்றாவது பெரிய உற்பத்தியாளர் மற்றும் பயிரிடுபவர் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தின் சாகுபடி விளைச்சல் கரும்பு ஹெக்டேருக்கு அதிகம் காய்கறிகள் பெரும்பாலான வைட்டமின்கள் புரதங்கள் மற்றும் தாதுக்களின் களஞ்சியமாகும் காய்கறிகளின் ஊட்டச்சத்து மதிப்பு மீற முடியாதது மற்ற உணவுகளுடன் ஒப்பிடும்போது பல காய்கறிகள் அதிக ஊட்டச்சத்து உள்ளடக்கம் மற்றும் குறைந்த கிலைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளன தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலை மாறுபடுவதால் தமிழகத்தில் பல காய்கறிகள் விளைகின்றன

ஊக்கப்படுத்தப் படுகிறது ஹைபிரிட் காய்கறிகள் மாநில தோட்டக்கலை பண்ணைகளில் நாற்றுக்கள் வளர்க்கப்பட்டு காய்கறி சாகுபடியின் பரப்பளவு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க மானிய விலையில் விவசாயிகளுக்கு வினியோகிக்கப் படுகிறது மண் மண்ணிலை நீர் பாசனம் பயிர் முறை மழைப்பொலிவு மற்றும் பிற சுற்றுச்சூழல் மற்றும் சமூகப் பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநிலம் ஏழு வேளாண் கால நிலை மண்டலங்களாக தமிழ்நாடு மாநிலத்தின் ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் கீழே உள்ளன காவேரி டெல்டா மண்டலம் வடகிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் வடமேற்கு மண்டலம் உயர் உயர மண்டலம் தெற்கு மண்டலம் மற்றும் அதிக மழைப்பொலிவு மண்டலம் தமிழ்நாட்டில் தோட்டக்கலை மற்றும் தோட்டப்பயிர்கள் துறையால் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் ஏறக்குறைய அனைத்து தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்த பல திட்டங்கள் மூலம் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மேம்பட்ட மற்றும் புதுமையான முறைகள் வழங்கப்படுகின்றது வேளாண் கால நிலை ஏழு வேளாண் கால நில நிலைகள் மற்றும் மாறுபட்ட மண்வகைகளை கொண்ட தமிழ்நாடு மாநிலம் வாசனை பொருள்கள் பழங்கள் காய்கறிகள் பூக்கள் தோட்டபயிர்கள் மருத்துவம் மற்றும் நறுமன தாவரங்கள் உற்பத்திக்கு மிகவும் ஏற்றது உற்பத்தியை இரப்பட்டிபாகுவது இரட்டிப்பாக்குவதும் விவசாயிகளின் வருமானத்தை மும்மடங்காக்குவதும் தமிழகத்தின் முன்னனி கொள்கையாகும் தோட்டக்கலை துறையானது மாநிலத்தின் கொள்கையை திருப்திப் படுத்தும் சவாலை ஏற்று தோட்டக்கலை துறையில் சில வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க தொடர்புடைய தொழில்நுட்பங்களை பரப்புவதன் மூலமும் அதிக வளர்ச்சி விகிதத்தை எட்டுகிறது தமிழ்நாடு நிர்வாகம் வேளாண் இயந்திர மயமாக்குதல் திட்டத்தின் கீழ் உதவி வழங்குகிறது அதன்படி பவர் டில்லர் ரோட்டோரேட்டர் விதைத்துறப்பனம் நெல் மற்றும் நடவு இயந்திரம் உர துறப்பனம் விதை வர பூஜ்ஜியம் ஃபன் ஃபார்மர் மற்றும் பவர் ஸ்பிரேயர் போன்ற பல்வேறு இயந்திரங்களை வழங்க உதவுகிறது மேலும் ட்ராக்டர் மூலம் இயக்கப்படும் இயந்திரங்களை வாங்கவும் உதவுகிறது ஸ்டார்ப்லை பெஸ்கட்டர் மற்றும் பவர் வீடர் இருப்பினும் இது எஸ்சி எஸ்டி மற்றும் பொது விவசாயிகள் எங்கிற முறையே ஐம்பது சதவிகிதம் மொத்தம் நாப்பது சதவிகிதம் மானியம் வழங்குகிறது மேலும் விவசாயிகள் தங்களுக்கு விருப்பமான எந்திரந்தங்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த முயற்சிக்கு அரசு முப்பது புள்ளி ஏழு அஞ்சு லச்சம் ரூபாய் வழங்குகிறது தமிழ்நாடு மாநிலத்தில் தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிதழுக்கு முறை முறையானது

டிஎன்ஓசிடி தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிதழ் துறை தமிழ்நாடு மாநில அரசால் நிறுவப்பட்டது மற்றும் கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டத்தின்படி கரிம உற்பத்தி முறையை ஆய்வு செய்கிறது தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிழிப்பு துறை தேசிய கரிம உற்பத்தி திட்டத்தின் கீழ் வேளாண் கரிம பயிர் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் செயலாக்கத்தின் சான்றிதழை மேற்கொள்கிறது ஆனது வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு உணவுப் பொருள்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம் புதுதில்லி இந்திய அரசின் அங்கிகாரம் பெற்றது இந்த துறையால் மேற்கொள்ளப்படும் கரிம சான்றிதழ் சர்வதேச அளவில் அங்கிகரிக்கப்பட்டு ஸ்விஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்க் ஆன்டினென்ட்ஸ் மற்றும் ஐரோப்பிய யூனியன் போன்றவற்றின் தலங்களுக்கு இணையாக உள்ளது தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிழிப்பு துறையும் பதிவு செய்யப்பட்டு இயற்கை விவசாயிகளுக்கு இயற்கை உற்பத்திக்கான தேசிய சரநிலைகள் குறித்து இலவச பயிற்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் விளையும் தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் பூக்கள் தோட்டப்பயிர்கள் நறுமண பொருள்கள் மற்றும் மசாலா பொருள்கள் மருத்துவம் மற்றும் நறுமண தாவரங்கள் என ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் பல பயிர்கள் தமிழ்நாட்டின் முக்கிய பலப்பயிர்கள் சிட்ரஸ் வாழை மா திராட்சை கொய்யா பப்பாளி சப்போட்டா மற்றும் அன்னாசி இவை முக்கியமாக கிருஷ்ணகிரி திருநெல்வேலி வேலூர் திண்டுக்கல் திருச்சி தேனி ஈரோடு திருவள்ளுர் தருமபுரி மற்றும் மதுரை போன்ற மாவட்டங்களில் செக்கர்களில் பயிரிடப்படுகிறது எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிருக்கேங்க ஹரி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கணுமா நன்றி தலைவரே நான் உங்காள் ஹரி நெல் பயிரிடும் முறை மற்றும் அதன் பயங்களை பற்றி பேச வந்துள்ளேன் நெல் என்பது புல் வகை சார்ந்த ஒரு தாவரமாகும் இந்தியாவில் பயிரிடப்படும் தானியங்களில் நெல் பயிர் முத முதலிடத்தை பெற்றுள்ளது நெல் அதிக ஈரப்பதமுள்ள நிலங்களில் நன்கு வளரும் தானியமாகும் தென்னிந்தியா மக்களின் அன்றாட உணவுகளில் அரிசியின் பங்கு அதிகம் என்பதாலும் உலக அளவில் தானிய உற்பத்தியில் நெல்

ரகங்கள் நெல் பயிரிடும் முறை பொருத்தவரையில் குறுகிய கால ரகங்கள் மத்திய கால ரகங்கள் நீண்ட கால ரகங்கள் என்று நிறைய உள்ளது அவற்றில் ஏதேனும் ரகங்களை சேர் சேர்

விளைச்சல் காலம் மாறுபடும் முப்பது நாட்கள் முதல் நூத்தியைம்பது நாட்கள் வரை வளரும் ரகங்கள் உள்ளன நெல் உற்பத்திக்கு வண்டல் மண் சிறந்தது

கலஞ்சியத்தில் வாங்கியோ அல்லது முந்தைய சாகுபடி நெல்லையோ பயன்படுத்தலாம் ஒரு ஒரு சென்ட்டு நிலத்தை நன்கு ஏர் உழுது நீர் பாய்ச்சி அதில் இலை சத்துக்கள் மற்றும் தொழு உரம் போன்று இரண்டு நாட்கள் ஊற வைக்க வேண்டும் விதை நெல்லை சுமார் எட்டு முதல் பத்து மணி நேரம் ஊற வைத்து அதை ஒரு ஈரமான கோணியில் போட்டு முளை போட வேண்டும் அடுத்த நாள் மறுபடியும் அந்த நில நிலத்தை உழுது நீர் பாய்ச்சி சமன்படுத்தி சிறிது நேரம் திடி திடிய விட வேண்டும் பின்பு முளைக்கட்டிய விதையை அந்த நிலத்தில் சீராக தூவ வேண்டும் முதல் ஒரு வாரத்தில் அதிக அதிகப்படியான நீர் விடாமல் தேவையான அளவு நீர் விட்டு ஈரமான பராமரிக்க வேண்டும் ஈரமாக பராமரிக்க வேண்டும் நா நாற்றுக்கள் முளைக்க ஆரம்பித்தவுடன் அதன் அளவுக்கு ஏற்ற ஏற்றவாறு நீர் பாய்ச்ச வேண்டும் முப்பது நாள்களுக்கு பின்பு நாற்றாங்கால் பத்து சென்டிமீட்டர் நீளம் வளர்ந்த பின்பு அதனை பிடுங்கி பயிரிடும்போ பயிரிடும்போது நிலத்தில் நடலாம் நெல் பயிரிடும் முறை நெல் விவசாயம் செய்வது எப்படி நெல் பயிரிடும் முறை பொருத்தவரையில் நாற்றுகள் இருவது நாட்கள் வளர்ந்த பின் பயிரிட போ பயிரிடும் பயிரிட வேண்டும் நிலத்தை உழுது அதில் தேவையான அளவு தலை சத்து மற்றும் தொழு உரங்கள் போட்டு நீர் பாய்ச்சி ஒரு வாரம் நன்கு மக்கும் வரை நீர் பாய்ச்ச வேண்டும் நாற்றுகள் முப்பது நாள்கள் ஆன பின்பு மறுபடியும் நிலத்தை நன்கு உழுது நீர் பாய்ச்சி சமன்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்பு நாற்றுகளை பிடுங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பிடுங்கி வைத்துள்ள நூ நாற்றுகளை ஒன்றுக்கொன்று பத்து மீட்டர் பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் இரண்டு அல்லது மூன்று நாற்றுகளை ஒன்றாக சேர்த்து மூணு சென்டிமீட்டர் ஆழத்திற்கு நட வேண்டும் பின்பு முப்பது முப்பது நாட்கள் முப்பது நாட்கள் வாரத்திற்கு மூன்று முறை நீர் பாய்ச்ச வேண்டும் அதிலுள்ள தேவையற்ற களைகளை நீக்க வேண்டும் சீராக நீர் பாய்ச்சி பராமரித்தால் நூத்தி எண்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் அரிசியின் பயன்கள் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அரிசியில் உள்ளது எனவே உடல் மெலிந்த் மெலிந்தது மெலிந்தவர்கள் பச்சரிசியில் செய்த உணவுகளை சாப்பிட்டால் உடல் எடை கூடும் சிவப்பு அரிசியில் அதிக அளவு ஃபைபர் உள்ளதால் ரத்ததில் கொழுப்பு சேர் சேர்வதை தடுக்கும் ரத்தத்தில் கொழுப்பு சேருவதை தடுப் தடுப்பது மட்டுமல்லாமல் ஹரி நீங்க நீங்க இதோட முடிச்சுகோங்க அடுத்தது நான் எனக்கு தெரிஞ்சத பத்தி நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்குறேன் ஆஹ் ரெண்டு பேருமே வந்து விவசாயம் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச சாகுபடி முறைகளை பற்றி சொல்லிருந்திங்க எனக்கு தெரிஞ்ச சாகுபடி முறைய சொல்லிட்டு இந்த உரைய இதோட நாம முடிச்சுக்கலாம் எனக்கு வந்து அவரை சாகுபடி தொழில்நுட்பம் பத்தி கொஞ்சம் தெரியும் அத பத்தி சொல்றேன் அவரையோட ரகங்கள் அப்பிடினு பாத்தொம்னா பட்டை அவரை கோழி அவரை பட்டை சிகப்பு நெட்டை சிகப்பு குட்டை அவரை போன்ற ரகங்கள் வந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் இதோட எப்படி இத வந்து நம்ம உப்ப உரங்களை இது நிலத்தை எப்படி தயார் செய்யணும் எப்படி அதுல உரம் இட வேணும் அப்பிடிங்குறதுதான் இப்போ பாப்போம் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப வந்து நம்ம உரங்களை இட வேண்டும் அவ்வாறு மண் பரிசோதனை செய்து நம்ம உரமிடுவதன் மூலம் தேவைக்கு அதிகமாக உரமிடுவதை வந்து தவிர்த்து உர்த்தோட செலவையும் நம்மளால குறைக்க முடியும் அதனால நிலத்தை உழுவதற்கு முன்ன மண்ண வந்து பரிசோதனை செய்ய்யுரது அப்டிங்குறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று அதன் பிறகு வந்து மண் நன்றாக கொழகொழப்பாகவும் அளவிற்கு அலகா அழமாக உழவு செய்ய வேண்டும் செடி வந்து அவரைக்கு பாத்தி முறையை வந்து பின்பற்ற வேண்டும் கடைசி உழவின் போது வந்து அஞ்சு டன் தொழு உரம் அல்லது ரெண்டு டன் உட ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து நம்ம இடனும் அதுக்கு நீர் பாய்ச்சு முறைனு நம்ம பாக்கும்போது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இல்லனா பருவ சூழ்நிலை மற்றும் மண்ணோட ஈரப்பதத்தினை பொருத்து நம்ம வந்து நீர் பாய்ச்சனும் மேலும் வந்து காய் வந்து அறுவடைக்கு முதல் நாள் தண்ணீர் பாய்ச்சிய பின்பு வந்து காய்கள் நம்ம அறுவடை செய்யனும் காய் அறுவடை செய்த பின் வந்து மறுநாளும் தண்ணீர் நம்ம பாய்ச்சனும் இல்லாவிட்டோம்னா செடி வாடி வந்து போய்டும் அதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஒரு பூவும் காயுமே காய்க்காது நம்ம பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் செடியோட வளர்ச்சி வந்து பருவங்களுக்கு ஏற்ப நம்ம வந்து தண்ணீர் விடணும் கொடி அதோட நடவுமுறைனு நம்ம பாக்ககுள்ள கொடி அவரை வந்து வரிசைக்கு வரிசை வந்து பத்து அடியும் செடிக்கு செடி ரெண்டு அடியும் விட்டு நம்ம நடனும் செடி அவரை வந்து பாத்திக்கு பாத்தி மூணு அடியும் செடிக்கு செடி வந்து ஒன்றை அடியும் ரெண்டறை இடைவெளியும் தான் நம்ம வந்து விதைகளை வந்து நடனும் அதோட உர அளவுனு நம்ம பாக்ககுள்ள பந்தல்ல வந்து அவரைக்கான உர நிவாரணமாக நன்கு மக்கிய தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டன் என்ற அளவுல குழிக்கு ரெண்டு கிலோ என்ற வீதம் வந்து நம்ம இட வேண்டும் மேலும் ஒரு ஏக்க்ருக்கு வந்து அம்பது கிலோ டி ஏ பி வந்து நம்ம குழிக்கு வந்து அம்பது கிராம் என்ற அளவுல செடியிலிருந்து ஒரு அடி தள்ளி அடுத்து வந்து மண்ணை வந்து அடைக்க வேண்டும் செடி அவரைக்கு வந்து அம்பது கிலோ டி ஏ பி வந்து இம்முறையில நாம எழுதணும் உயிர் உரம் அப்பிடிங்குறது என்னனா வந்து அவரை வந்து நடவு செய்த ஒரு வாரத்துகுள்ள ரெண்டு கிலோ ரைசோபியமும் ரெண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியா அப்புறம் ஒரு கிலோ ட்ரைக்கோ டெர்மாவித்தி அப்புறம் ஒரு கிலோ சூடோமோன் எல்லாத்தையுமே நூறு கிலோ மக்கிய எரிவுல கலந்து அதனை வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் நிழல்லவச்சு பின் வயல்ல ஈரம் இருக்குபோது நம்ம வந்து போடனும் இதுல வந்து காய் புழு புழுக்கும் அதுக்கு நம்ம வந்து அந்த புழுவ வந்து தடுக்குறதுக்கு என்ன பண்ணனும்னா காய் புழு வந்து உருவாக்கும் தாய் வந்து அந்துப் பூச்சியானது முட்டைகளை வந்து பூவுல ஃபஸ்ட்டே இட்டுடும் அதுனால தான் காய்ப்புழு உருவாகும் இதுனால காய்புழு வந்து தாக்கத்தின் போது வந்து பூ மற்றும் பிஞ்சுகள் வந்து உதிர்ந்துரும் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து